நறைய காரும் வெச்சிருக்காங்க இங்க ரெண்டு டயர்ஸ்சும் வெளில இருக்கிறத பாக்க முடியுது.

மேல எல்லா கலர் பேப்பர்ஸ் இருக்கு பஸ்ஸுல எல்லாம் கலர் பலூன்ஸ் இருக்கு.

ரெண்டு டயர்ஸ் வெச்சிருக்காங்க பெரிய லாங் ரோப் வெச்சிருக்காங்க.

அங்க ஒரு போர்டுலயு கேக்கோட கோட்ஸ் வந்து ஒன்னு எழுதி வெச்சுருக்காங்க.

அங்க ஒரு பெரிய ஃபேக்டரி மாரி இருக்கு அந்த கிரானைட்ஸ் எல்லாத்தைமே அங்க அடுக்கி வச்சுட்ருக்காங்க.

இது பின்னாடி வந்து நெறையா மலைகள பாக்க முடியுது.

அவங்க ரெண்டு பேரு மாஸ்க் வேர் பண்ணிருக்காங்க அங்க இருக்க அந்த மிஷினோட தூண்ணெல்லாமே கிரீன் கலர் அப்டிங்கற மாரி இருக்கு.

இந்த பிளேஸ் அந்த காரோடைய நம்பர் பிளேட்டா பாக்கும் போது ஆந்திரபிரதேஷ் மாரி இருக்கு.

இந்த ஹவுஸ்க்கு வெளியில வந்து அந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல எல்லாமே வந்து லைட் செட்டிங்க வந்து ப்ளேஸ் பண்ணிருக்காங்க.

இங்க த்ரீ பர்சன்ஸ் இருக்காங்க அதுல ரெண்டு பேர் வொர்க் பண்ணிட்ருக்காங்க அதுல ஒருத்தருக்கு கை ஒடஞ்சிருக்கு.

இந்த பிளேஸ்ல ஒரு தள்ளு வண்டியில நெறைய ஃப்ரூட்ஸ் எல்லா வச்சிருக்காங்க.

மேல பென் எல்லாத்தையு ஹேங் பண்ணி வெச்சுருக்காங்க ஒரு பர்சன் வந்து கவுன்டர் கிட்ட உக்காந்துட்ருக்க மாரியு இருக்கு அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு பர்சன் நிக்கிற மாரியு இருக்கு.

பின்னாடி வந்து ஒரு ரெட் கலர் சேர்ரு இருக்கு.

இந்த ப்ளேஸ் பாக்குறதுக்கு ஒரு ரெசார்ட் மாரி இருக்கு இந்த ரெசார்ட்க்கு முன்னாடி ஒரு வெஹிகள் நின்னுட்ருக்கு.

நாலு பர்சன்ஸ் மேல நின்னு கட்டிட்ருக்குற மாரியு சில பர்சன்ஸ் கீழ இருக்கற மாரியு நம்மளால பாக்க முடியிது.

இது பாக்கற்துக்கு ஒரு கேம்ப் ஃபயர் மாரி இருக்கு ஒரு கீரீன் லேண்ட்ல கேம்ப் ஃபயர வந்து பண்ணிருக்காங்க.

அங்க ஒரு நாலு சேர்ஸ் அதுக்கப்புறோ அங்க திட்டு எல்லா இருக்கு.